ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்ப BA வந்திட்ட பிறகு MA பண்ணிரலாமே அது பாதி தெரிஞ்சுக்கணும் அது பாதி ஏன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட mind

இப்ப first என்னுது law தான இருந்துச்சு first

அது சேரலாம்னு இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுல கொஞ்சம் எங்க அம்மா எல்லாம் வேணாம்னு சொல்லி BA க்கு வந்துட்டேன்

ஹம் so இப்ப MA என்ன பண்ணிட்டேன்னா நான் ஒரு professor அப்படின்ற ஒரு நல்லா இருக்கும்ல ஒரு two years ல ஹம் full ஆவும் இங்கிலிஷ் பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரியும் ஆகும்

full ஆ இல்ல ஒரு fifty percent ஆச்சும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகும் அதுக்கு இன்னும் நிறைய இருக்கு jolly ஆ போகுது படிக்கணும்ன்னா படிச்சுன்னே போலாம் இங்கிலிஷ்ல PHDMphil அது இதுன்னு நிறைய இருக்கு பின்னாடி பின்னாடி course

college கூட நல்லா okay staffs ன்னா எப்படி சொல்றாங்க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 ஆஹ் புரியுது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அப்படி புரியலைன்னா நம்ம யூடுயூப்ல போட்டு பாத்தா வருதுடி ஓ அதுக்கு videos யூடுயூப்ல கூட இருக்கா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

ஓ இன்னைக்கு நான் அடுத்த நாள் topic எனக்கு half புரிஞ்சுச்சு half புரியலை இப்ப class ல வந்து கேட்கிற மாதிரியும் இருக்கும் இப்ப சில உம் இப்போ சில subject க்கு எல்லாம் sir எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கிற மாதிரி இருக்காது

இப்போ ma'am னா நம்ம வந்து எப்படி வேணா கேட்டுக்கலாம் அவங்க வந்து சிரிச்சுட்டு கூட சொல்லிடுவாங்க answer அதுக்கு இப்ப அவங்க கிட்ட எல்லாம் uncomfortable ஆ இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அன்னைக்கு topic வந்து வீட்டுல வந்துட்டு free ஆ இருக்கும் இல்ல அப்போ ஒரு two minutes போட்டு பாத்தா யூடுயூப்ல கூட வரும் யூடுயூப்ல கூட நல்லா புரிய வைக்கிறாங்க okay தான்

easy ஆ இருக்கு உனக்கு புடிச்சிருக்கு ஹம் easy அப்படின்றது சொல்ல முடியலை ஆஹ் ஆனா வந்து சம்மு கிம்மு அப்படி இப்படி போட்டு மண்டையை குழப்புற அளவுக்கு இல்ல அது correct தான் இதுலா இங்கிலிஷ் படிக்கலாமே நீ படிக்கறது ஹம் வெறும் படிக்கிறது story புரிஞ்சுக்கணும்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

ஹம் என்ன பண்ணிட்டு இருக்க

ஓஹோ சரி சரி டி ஹம் சரிடி

ஆஹ் hello இது ஏஜே இன்டர்நெட் service தானா ஏஜே இன்டர்நெட் sevicehow can i help you ma'am ma'am இங்க வந்து நெட் கொஞ்சமா சுத்தமா கிடைக்கவே மாட்டிங்கிது நல்ல ரொம்ப speed ஆ கிடைக்கும்னு நினைச்சுதான் எடுத்ததே. ஆனா இப்ப சுத்தமா ஒரு percentage கூட கிடைக்காத அளவுல இருக்கு ma'am okay நீங்க வந்து எந்த broad brand எடுத்திருந்தீங்க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

ரொம்ப first அல்ல இப்போதான் இப்போ ஒரு two month அ ரொம்ப அடி வாங்குது okay இப்ப வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வீட்ல slow ஆ இருந்துச்சுன்னு சொல்லிருக்கீங்க okay இப்ப வந்து நீங்க வந்த நீங்களாவே ஏ~ அஹ் ஏர்டெல் வேணும்னு கேட்டீங்களா இல்லாட்டி எங்க team வந்து இந்த area ல ஏர்டேல் தான் நல்லா இருக்குது. ஏர்டெல் இல்ல நல்ல இருக்கும் அப்பிடின்னு suggest பண்ணி நீங்க ஏர்டெல் எடுத்திங்களா

suggest பண்ணித எடுத்திங்களா okay ma'am so இன்டர்நெட் வீட்ல slow வா இருக்கு

எத்தன நாளா உங்களுக்கு இந்த complaint இருக்குது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 complaint பண்ணாம இருந்தேன். கடைசியா ரொம்ப ஒரு one percentage கூட கிடைக்காத அளவுலதான் நான் உங்களுக்கு call பண்ணி complaint பண்றேன். okay ma'am உங்க complaint நாங்க எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து அஹ் இப்ப வந்து நீங்க இன்டர்நெட் பேக் எடுத்து எத்தன மாசம் ஆகுது இப்போ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

one year ஆ உங்களக்கு எந்த complaint எ வரல உங்களுக்கு வந்து ஆஹ் நெட்ஒர்க் வந்து கொஞ்சம்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

speed வந்து advance ஆ இருக்கு. நீங்க வந்து fiveG மாற விரும்புறீங்களா இப்போதைக்கு idea இல்லைன்னா அது mobile support ஆகாது ma'am அதனால இப்போதைக்கு fiveG க்கு idea இல்லை fourG யே நல்லாதான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. but இப்போ கிடைக்காததுனாலதான்

இப்ப வந்து நீங்க fiveG உங்க வீட்ல வச்சீங்கன்னா வந்து fiveG க்கு வந்து எங்ககிட்ட வந்து கொஞ்சம் நிறைய speed வந்து~

இது வந்து உங்களுக்கு இங்க வந்து at a time ல வந்து அஹ் எத்தன device ஒரு twenty device connect பண்ணாலும் நெட் speed வந்து slow ஆகாது ஒரே speed வந்து constant ஆ maintain ஆகும் இப்ப வந்து நீங்க post paid ல இருக்கும் போது நெறைய device வந்து அந்த time ல நீங்க connect பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்டர்நெட் speed வந்து கொஞ்ச கம்மி ஆகும் okay ma'am but எதனால இது நடந்துச்சு அப்படிங்கறதுக்கு ஒரு solution இருக்கும்ல அஹ் may be இப்ப வந்து காத்து climate ஆஹ் கொஞ்சும் different ஆ இருக்குல. எல்லாம் காத்து அடிக்க இது வந்து நெட் கொஞ்சம் தட்டுப்பாடா~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 ஆஹ் நீங்க வந்து complaint ஏன் இதுக்கு முன்னாடி வந்து நின்னு raise பண்ண கொஞ்சம் speak கம்மியா இருந்தது raise பண்ணிருந்திங்கன்னா நாங்க அப்பவே வந்து பார்த்திருப்போம். சரியாகும் சரியாகும்ங்கறனல மட்டும்தான் complaint பண்ணாமஇருந்தே இப்ப last ஆ சுத்தமா இது ஆகலை. அதனாலதான் complaint க்கே வந்தது இது வந்து நீங்க மட்டும்தான் இப்போதைக்கு இந்த complaint கொடுத்திருக்கீங்க உங்க அந்த area உங்களுடைய area என்னது first உ

மண்டபம் இது வரைக்கும் எந்த area ல எங்களுக்கு வந்து இது வரைக்கும் நெட் slow வா இருக்குன்னு complaint வரல நீங்க மட்டும்தான் குடுத்திருக்கிங்க. உங்க வீட்டு address உ நீங்க சொன்னிங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து வந்து சரி பண்ணிகுடுப்போம் okay ma'am ஆஹ் எப்ப வருவீங்க

இல்லை ma'am நாளைக்கு தான் ma'am வருவே உடனே பண்ணி

நாளைக்குதான் ma'am okay அஹ் நாளைக்கு okay இப்ப யாரு வருவாங்க

உங்க வீட்டுல router connection ன்னு எதாவது problem இருக்கான்னு check பண்ணி பாத்துட்டு சொல்றோம் ஆனா இது okay இதுவரையிலுமே complaint வரல may be router ல எதாவது fault இருக்கலாம் அதனால தெரில ma'am but உ ரொம்பவே கிடைக்கலே ஏன் என்ன சொல்றது chrome கூட use பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப slow ஆயிடுச்சு. on பண்ணியும் எந்த ஒரு பலனும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ma'am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

இப்ப சரி பண்ணணுங்கிறதுக்கு ஏதாவது cost அந்த மாதிரின்னு கேட்பீங்களா இப்ப வந்து

இப்ப வந்து அந்த white box அதுல வந்து issue இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு replace பண்ணணும் அது வேற box கொடுத்து replace பண்ணணும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் charge ஆகும் ma'am அதுக்கு charge மட்டும் குடுத்தா போதும்

அதிகமாகாது ma'am நீங்க வந்து already வந்து purchase பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து அதுல வந்து one year தான ஆயிருக்கு அதுல இருந்து router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 okay okay சரி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா one month ஆ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்.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 இப்போ வரைக்கும் எந்த area ல இருந்து எங்களுக்கு complaint வராததுனால ma'am எங்களுக்கு தெரியல. அதிகமா யாருமே use பண்றது இல்லை ma'am use பண்றது mobile க்கு மட்டும்தான் use பண்றாங்களே தவிர நெட் pack இது மட்டும்தான் போடுறாங்களே தவிர வீட்டுல வச்சு wifi அந்தமாதிரி use பண்ணல. அதனாலதான் உங்களுக்கு problem வர~ யாருமே சொல்லாததுக்கு reason யாருமே அதிகமா எங்க area ல use பண்றது கிடையாது அஹ் புரியுது

ஒரு area ல இருந்து இப்ப ஒரு இருபது வீடாச்சும் கண்டிப்பா வந்து wifi எல்லாம் வச்சுதான் வச்சிருப்பாங்க இப்போதைக்கு அதனால வந்து இருக்குது ma'am எங்களுக்கு எல்லா area லையுமே customer கொடுக்குறாங்க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

நாங்க பத்துப்போம் நா~ உங்க வீட்டுல box ல wifi box லதான் ஆஹ் wifi connection லதான் ஏதோ சின்ன fault இருக்குன்னு நினைக்கிறேன்.

வந்து சரி பண்ணி கொடுத்திடலாம் ma'am okay ma'am நாளைக்கு எப்ப ma'am வருவாங்க. நாளைக்கு நீங்க வந்து எப்பவுமே வீட்டுலதான் இருப்பீங்களா ma'am மதியத்துக்கு அப்புறம் வீட்டுல இருக்க மாட்டேன் ma'am morning வந்தாங்கன்னா சரியா இருக்கும். okay mam அப்புறம் நாளைக்கு morning வரசொல்லிருக்கேன் okay ma'am okay address தேவையா address எல்லாமே already வந்து எங்களோட நீங்க வந்து பண்ணி முடிஞ்ச register ல இருக்கு ma'am

இதுல வந்து எல்லாமே இருக்கு~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 okay okay சரி ஆயிடும்

okay உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா slow இன்டர்நெட் தவிர இதுல ரொம்ப வேற எந்த problem மும் கிடையாது. ஆனா இந்த slow இன்டர்நெட் ஒண்ணுமே ரொம்ப பெரிய problem ஆ இருக்கு. அது ஒண்ணுமே எப்படியும் சரி ஆயிடுச்சுன்னா மட்டுமே போதும். இப்போதைக்கு அது மட்டும் சரியாயிட்டாலே போதும் ஆனா ரொம்ப slow ஆ இருக்கு. அதான் problem

அதை சரி பண்ணி கொடுத்திருவோம்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 okay ma'am உங்களோட number ஆ ஓருக்க நீங்க cross check பண்ணிக்கிறீங்களா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

உங்களோட number nine seven two seven zero three seven

உங்களோட number இந்த number தானா ma'am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

two seven

உங்களோட area ஒருக்கா திரும்ப confirmation க்கு சொல்லுங்க ma'am நான் இருக்கிறது correct ஆ இருக்கான்னு ஒருக்கா cross check பண்றதுக்கு

அஹ் வலிய வீட்டு விலை. வீட்டு விலை

okay

okay ma'am ஆஹ் இன்னைக்கு வந்து evening இல்லாட்டி பசங்கள வர சொல்லுங்க ma'am உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனைன்னா நீங்க வந்து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 okay okay ma'am thank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 உம் hello hello mam வேணி ஆயுர்வேதா mam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

mam கேக்கல hello

medical விஷய~ சம்பந்தமா எங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியணும் சித்த ஆயுர்வேத தெரியணும் mam நான் ஒரு college student அஹ் so நீங்க வந்து இதைப்பத்தி detail ஆ சொல்லுவீங்களா mam ஆஹ் கண்டிப்பா நான் சொல்றேன் mam நீங்க medical student ஆ mam எதுக்காக இத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கறிங்க அதப்பத்தி இது ஒரு project mam so இந்த இந்த மாறி இதுலா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு~ நாங்க ஒரு project பண்ணணும் அதனாலதான் mam கேக்கறேன் இது வந்து என்ன மாதிரி medicine இது வந்து இந்த medicine னால வந்து இது useful ஆ இருக்குமா mam detail ஆ சொல்றிங்களா mam எங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் okay mam okay நான் கண்டிப்பா details ஆ சொல்றேன் mam அ எங்~ எங்களுக்கு எங்களோட அஹ் நோக்கமே இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அதான் mam so நான் கண்டிப்பா details அ சொல்றேன் mam நம்ம இப்போ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 ஒரு medicine னா தயாரிச்சிட்டு இருக்கோம் இப்போ துளசி பாத்தீங்கன்னா அப்படினா துளசி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

அதை வளர்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுவாசமே ரொம்ப தூய்மையான சுத்தமா இருக்கும் mam அடுத்தது அஹ் இப்போ so உங்களுக்கு வாயிலே ஏதாச்சும் தீப்புண் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் குறைக்கும் mam அதுக்குப் பிறகு எலும்பு, கல்லீரல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பல~ பல~ பலப்படுத்திட்டே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப தரும் mam அஹ் இது மாதிரி இது செரிமானத்திலே செரிமானம்னு mam ஜீரண சக்தி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிகப்படுத்தும் mam வளர்ந்துட்டே அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் இப்போ இது இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் இப்போ